ஒரு லாரி பாடி இல்லாம வந்து நிக்குது.

பக்கத்துல பிரவுன் கலர்ல ஒரு மோல்டு வெச்சுருக்காங்க.

இது ஒரு கார் ஷெட் மாதிரி இருக்கு.

முன்னாடி ப்ளூ கலர்ல ஒரு கேட்டோட டோர் இருக்கு.

ரண்டு மரத்துக்கு நடுவுல ஒரு சின்னப்பைய போட்டோக்கு போஸ் கொடுக்கறா.

பக்கத்துல கிரில்ல ஒரு கேட் மாரி போட்டுருக்காங்க.

இது ஒரு ஹோட்டல் கட மாதிரி இருக்கு.

இதுல ரைட் சைடுல இனியா ஸ்ரீ டிபன் சென்டர் இட்லி தோச பூரினு போர்ட் வெச்சிருக்காங்க.

பின்னாடி ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கு.

செக்ட் டீ_சர்ட்ல ஒருத்தர் பெட்ரோல் பங்க் பக்கத்துல நிக்கறாரு.

ஆரஞ்ச் கலர் வொயிட் கலர் கிரீன் கலர்ல பலூன் டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

மேல ஹூண்டாய் கோல்டன் ஹூண்டாய்னு நேம் போட்ருக்கு.

பிரண்ட்ல பிங்க் கலர்ல ஒரு டீ கப் போட்டோ போட்டு இருக்காங்க.

இது ஒரு குடோன் மாதிரி இருக்கு.

ரைட் சைடு கார்னர்ல கோன் வெச்சு இருக்காங்க.

ரெண்டு பேர் செல்ஃபி எடுத்த மாதிரி இருக்கு.

மேல சீலிங்ல லைட் பிட் பண்ணிருக்காங்க.

முன்னாடி ஒரு லேடி ஸ்கூட்டில போயிட்டுருக்காங்க.

ஒரு கடைல டோர் லாக்ஸ்க்கான ஷோகேஸ் மாதிரி இருக்கு.

அதுக்கு கீழ ஒரு ஹேண்டுவாஷ் பாட்டல் இருக்கு.

பக்கத்துல ரெட் கலர் ட்ரே ஒன்னு இருக்கு.

மேல க்ரில் கேட் ஒன்னு இருக்கு.

ரெட் ஒயிட் ப்ளூ லைன் போட்ட டீ_சர்ட் பிளாக் பேண்ட் .